லிப்ரியாஃபிஸ் ரைட்டர் இல் பைண்ட் ஆண்ட் ரிப்ளேஸ் ஆட்டோகரெக்ட் அம்சங்கள் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் கற்பது பைண்ட் ஆண்ட் ரிப்ளேஸ் ஸ்பெல்செக்கர் ஆட்டோகரெக்ட் இங்கு பயனாவது gnuலினக்ஸ் மற்றும் லிப்ரியாஃபிஸ் சூட் வெர்ஷன் 334
ரைட்டர் இல் பைண்ட் ஆண்ட் ரிப்ளேஸ் பட்டன் குறித்து கற்க துவங்கலாம் இது முழு டாக்குமென்ட் இலும் டெக்ஸ்ட் யை தேடுகிறது அல்லது தேடி மாற்றுகிறது
உதாரணத்தின் மூலம் புரிந்து கொள்ளலாம்
resumeஒட்ட் பைல் ஐ திறப்போம்
இப்போது எடிட் ஆப்ஷன் மீதும் பின் பைண்ட் ஆண்ட் ரிப்ளேஸ் மீதும் சொடுக்கவும்
மாற்றாக ஸ்டாண்டார்ட் டூல் பார் இல் உள்ள பட்டன் மீது சொடுக்கவும்
ஒரு டயலாக் பாக்ஸ் சியர்ச் போர் ரிப்ளேஸ் வித் பீல்ட் களுடன் தெரிகிறது
சியர்ச் போர் பீல்ட் இல் நீங்கள் தேடும் டெக்ஸ்ட் ஐ உள்ளிடவும்
உதாரணமாக டாக்குமென்ட் இல் ரமேஷ் வரும் இடங்களை காண வேண்டும்
சியர்ச் போர் பீல்ட் இல் ரமேஷ் என டைப் செய்க
பைண்ட் ஆல் மீது சொடுக்கவும் நம் டாக்குமென்ட் இல் ரமேஷ் வரும் இடங்கள் அனைத்தும் முன்னிலைப்படுத்தப்படுகின்றன
ரிப்ளேஸ் வித் பீல்ட் இல் இந்த பெயரை மாற்ற விரும்பும் டெக்ஸ்ட் ஐ உள்ளிடுக
ரமேஷ் ஐ மனிஷ் ஆல் நம் டாக்குமென்ட் இல் மாற்ற வேண்டும்
மனிஷ் என ரிப்ளேஸ் வித் tab இல் டைப் செய்வோம்
இப்போது ரிப்ளேஸ் ஆல் மீது சொடுக்கவும்
நம் டாக்குமென்ட் இல் ரமேஷ் என எழுதியுள்ள இடங்கள் அனைத்தும் மனிஷ் என மாற்றப்படுகின்றன
டயலாக் பாக்ஸ் இன் கீழ் மோர் ஆப்ஷன்ஸ் பட்டன் ஐ காணலாம்
அதன் மீது சொடுக்கவும்
மோர் ஆப்ஷன்ஸ் பட்டன் இல் குறிப்பாக பல பைண்ட் ஆண்ட் ரிப்ளேஸ் ஆப்ஷன் கள் உள்ளன
ஆப்ஷன் கள் பலவிதம்
பேக்வார்ட்ஸ் என்பது டெக்ஸ்ட் யை டாக்குமென்ட் இன் பின் நோக்கி தேடுகிறது கரண்ட் செலக்ஷன் ஒன்லி எனில் தேர்ந்தெடுத்த டெக்ஸ்ட் இல் மட்டுமே தேடுகிறது
ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் சியர்ச் போர் ஸ்டைல்ஸ் மற்றும் சில மேம்பட்ட ஆப்ஷன் களும் உண்டு
டயலாக் boxயின் வலது பக்கம் இன்னும் மூன்று ஆப்ஷன் கள் உண்டு
அவை attributesபார்மேட் மற்றும் நோ பார்மேட்
அவை பயனர்களுக்கு மேம்பட்ட பைண்ட் ஆண்ட் ரிப்ளேஸ் ஆப்ஷன் களை அளிக்கின்றன
இதை மூடலாம்
மேம்பட்ட டியூட்டோரியல் களில் மேலும் காணலாம்
பைண்ட் ஆண்ட் ரிப்ளேஸ் ஐ கற்றோம் ரைட்டர் இல் ஸ்பெல்செக் ஐ பயன்படுத்தி சொற்களை திருத்துவதை பார்க்கலாம்
முழு டாக்குமென்ட் தேர்ந்தெடுத்த டெக்ஸ்ட் இல் ஸ்பெல்செக் ஐ பயன்படுத்தி வழக்கமாக நிகழும் சொற்பிழைகளை சரி செய்யலாம்
ஸ்பெல்செக் நடப்பு கர்சர் இடத்தில் துவங்கி டாக்குமென்ட் அல்லது தேர்வின் முடிவுக்கு செல்லும்
பின் ஸ்பெல்செக் ஐ டாக்குமென்ட் இன் ஆரம்பத்தில் இருந்து தேடவும் சொல்லலாம்
ஸ்பெல்செக் சொற்களில் தவறுகளை தேடுகிறது
மேலும் தெரியாத சொற்களை பயனரின் அகராதி ஒன்றில் சேர்க்க ஆப்ஷன் தருகிறது
இது எப்படி என்று காண்போம்
ஸ்பெல் செக் அம்சம் ஒவ்வொரு மொழிக்கும் தனித்துவமானது
உதாரணமாக மேனு பார் இல் டூல்ஸ் ஆப்ஷன் மீதும் பின் ஆப்ஷன் கள் மீதும் சொடுக்கவும் வரும் டயலாக் boxஇல் லாங்குவேஜ் செட்டிங்ஸ் ஆப்ஷன் மீதும் கடைசியாக லாங்குவேஜஸ் மீதும் சொடுக்கவும்
யூசர் இன்டர்ஃபேஸ் தேர்வின் கீழ் டிஃபால்ட் ஆப்ஷன் இங்கிலிஷ் யுஎஸ்ஏ என உள்ளதா என்று உறுதி செய்க
அதன் கீழுள்ள கீழ் அம்புக்குறி மீது சொடுக்கி லோக்கேல் செட்டிங் பின் இங்கிலிஷ் யுஎஸ்ஏ ஆப்ஷன் மீது சொடுக்கவும்
இப்போது டிஃபால்ட் லாங்குவேஜஸ் போர் டாக்குமென்ட்ஸ் தலைப்பின் கீழ் வெஸ்டர்ன் பீல்ட் இல் டிஃபால்ட் மொழி இங்கிலிஷ் இந்தியா என இருக்க வேண்டும்
இங்கிலிஷ் இந்தியா க்கு சொல்திருத்திக்கு தேவையான அகராதி இல்லாமல் இருக்கலாம்
ஆகவே மொழியை இங்கிலிஷ் யுஎஸ்ஏ என மாற்றுக
வெஸ்டர்ன் பீல்ட் இல் கீழ் அம்புக்குறி மீதும் பின் இங்கிலிஷ் யுஎஸ்ஏ ஆப்ஷன் மீதும் சொடுக்கவும்
கடைசியாக ஒக் ஐ சொடுக்கவும்
இப்போது இங்கிலிஷ் யுஎஸ்ஏ மொழிக்கு ஸ்பெல்செக் அம்சம் எப்படி செயலாகிறது என்று பார்க்கலாம் ஸ்பெல்லிங் ஆண்ட் கிராமர் அம்சத்தை காண ஆட்டோஸ்பெல்செக் ஆப்ஷன் செயலில் உள்ளதா என உறுதி செய்க
செயலில் இல்லையானால் டூல்பார் இல் ஆட்டோஸ்பெல்செக் பட்டன் மீது சொடுக்கவும் நம் resumeஒட்ட் பைல் இல் மதர்ஸ் ஆக்குபேஷன் க்கு ஹவுஸ்வைஃப் என்பதற்கு ஹியூஸ்வைப் என தவறான சொல்லை எழுதி ஸ்பேஸ்பார் ஐ அழுத்துவோம்
தவறான சொல்லுக்கு கீழ் சிவப்பு வரி தோன்றுகிறது
கர்சர் ஐ ஹியூஸ்வைப் மீது வைத்து ஸ்டாண்டார்ட் டூல் பார் இல் ஸ்பெல்லிங் ஆண்ட் கிராமர் சின்னம் மீது சொடுக்கவும் அந்த சொல்லை நோட் இன் டிக்ஷனரி பீல்ட் இல் பார்க்கிறோம்
தவறான சொல் தொடர் சிவப்பாக இருக்கிறது
மேலும் சரியான சொல்லுக்கு பரிந்துரைகள் சகஸ்ஷன்ஸ் பெட்டியில் உள்ளன
அதிலிருந்து சொல்லை தேர்வு செய்ய முடியும்
பரிந்துரை பெட்டியில் ஹவுஸ்வைஃப் மீதும் பின் சாங்கே பட்டன் மீது சொடுக்கவும் தோன்றும் டயலாக் boxஇல் ஒக் மீது சொடுக்கவும்
இப்போது டாக்குமென்ட் இல் சரியான சொல் இருக்கிறது
மாற்றங்களை நீக்குவோம்
ஸ்டாண்டார்ட் டூல் பார் இல் உள்ள இன்னொரு ஆப்ஷன் ஆட்டோகரெக்ட் ஐ காணலாம்
ஆட்டோகரெக்ட் ஸ்பெல்செக் இன் நீட்சிப்பயனாகும்
மேனு பார் இல் பார்மேட் ஆப்ஷன் இல் கீழிறங்கும் மெனுவில் ஆட்டோகரெக்ட் உள்ளது
தானியங்கியாக அமைக்கும் ஆப்ஷன் கள் படி ஆட்டோகரெக்ட்
பைல் ஐ ஒழுங்கு செய்கிறது
இவை ஆட்டோகரெக்ட் ஆப்ஷன்ஸ் ஐ சொடுக்குவதன் மூலம் கிடைக்கிறது
ஆட்டோகரெக்ட் டயலாக் பாக்ஸ் திறக்கிறது
டெக்ஸ்ட் ஐ எழுதும் போதே ஆட்டோகரெக்ட் தானியங்கியாக திருத்துகிறது
திருத்தம் செய்வது ஆப்ஷன்ஸ் tab இல் அமைக்கும் ஆப்ஷன் களை ஒட்டியே
ஆட்டோகரெக்ட் ஆப்ஷன் கள் பல உண்டு
உதாரணமாக டிலீட் ஸ்பேஸ் அட் தே எண்ட் ஆண்ட் பிகின்னிங் ஒஃப் பாராகிராப் இக்னோர் டபிள் ஸ்பேஸ் போல மேலும் பல
இவை வேலை செய்வதை ஒரு உதாரணம் மூலம் காணலாம்
நம் ரெச்யூம் பைல் இல் ஏதேனும் டெக்ஸ்ட் யை சொற்களின் இடையே ஒரு இடைவெளி விட்டும் மேலும் சில இடங்களில் இரட்டை அல்லது மூன்று இடைவெளிகள் விட்டும் டைப் செய்யலாம்
இப்போது முழு டெக்ஸ்ட் யையும் தேர்ந்தெடுக்கவும்
மேனு பார் இல் பார்மேட் பட்டன் மீது சொடுக்கவும்
ஆட்டோகரெக்ட் கீழிறங்கும் மேனு மீது சொடுக்கவும்
கடைசியாக ஆட்டோகரெக்ட் ஆப்ஷன்ஸ் சப் மேனு மீதும் சொடுக்கவும்
ஆப்ஷன்ஸ் tab இன் மீது சொடுக்கவும் இக்னோர் டபிள் ஸ்பேஸ் இன் பெட்டியில் குறியிட்டு ஒக் ஐ சொடுக்கவும்
அடுத்து டைப் செய்யும் டெக்ஸ்ட் இல் இரட்டை இடைவெளிகளை விட முடியாது
தானியங்கியாக தடுக்கப்படும்
கர்சர் ஐ மனிஷ் என்ற பெயருக்கு அடுத்து வைக்கலாம்
இப்போது ஸ்பேஸ்பார் ஐ இரு முறை அழுத்துவோம்
கர்சர் ஒரு இடம் மட்டுமே நகருகிறது டெக்ஸ்ட் இல் இரட்டை இடைவெளியை அனுமதிப்பதில்லை
ஒரு இடைவெளிக்குப்பின் குமார் என இரண்டாம் பெயரை எழுதுக
ஆட்டோகரெக்ட் ஆல் ஒரு சொல்லின் சுருக்கத்தை நீட்டி எழுதவும் முடியும்
அது நீண்ட சொற்களை சுலபமாக உள்ளிட உதவுகிறது
உதாரணமாக நம் resumeஒட்ட் பைல் இல் அடிக்கடி பயன்படுத்தும் சொற்களோ சொற் கோவையோ இருக்கலாம்
இவற்றை அடிக்கடி டைப் செய்வது தொல்லையாக இருக்கலாம்
ஒரு வேளை அடிக்கடி திஸ் இஸ் ஆ ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் என நம் டாக்குமென்ட் இல் எழுத வேண்டி இருந்தால் நமக்கு தேவையான டெக்ஸ்ட் யை உடனடியாக தரும் சுருக்கத்தை உருவாக்கலாம்
எஸ்டிபி போன்ற சுருக்கங்கள் எப்படி ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் என மாற்றப்படலாம் என்று பார்க்கலாம்
இப்போது மேனு பார் இல் பார்மேட் ஆப்ஷன் ஆட்டோகரெக்ட் பின் ஆட்டோகரெக்ட் ஆப்ஷன்ஸ் மீது சொடுக்கவும்
தோன்றும் டயலாக் boxஇல் ரிப்ளேஸ் tab இன் மீது சொடுக்கவும்
இங்கிலிஷ் யுஎஸ்ஏ நம் ஆப்ஷன் மொழியாக இருக்கிறதா என சோதித்துக்கொள்ளுங்கள்
இப்போது ரிப்ளேஸ் பீல்ட் இல் மாற்ற வேண்டிய சுருக்கத்தை எஸ்டிபி என உள்ளிடுவோம்
வித் பீல்ட் இல் மாற்றி அமைக்க டெக்ஸ்ட் ஐ ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் என உள்ளிடுவோம்
டயலாக் boxஇல் நியூ மீது சொடுக்கவும்
மாற்றுப்பட்டியலில் இது தோன்றுவதை காணலாம்
இப்போது ஒக் மீது சொடுக்கவும்
இப்போது டெக்ஸ்ட் யை திஸ் இஸ் ஆ எஸ்டிபி என எழுதி ஸ்பேஸ்பார் ஐ அழுத்திய உடனே எஸ்டிபி என்ற சுருக்கம் ஸ்போக்கன் டியூட்டோரியல் Projectஎன மாற்றப்படுகிறது
இது டாக்குமென்ட் இல் அடிக்கடி நீண்ட சொற்கள் வருமானால் மிகவும் பயனாகும்
மாற்றங்களை நீக்குவோம்
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
சுருங்க சொல்ல நாம் கற்றது பைண்ட் ஆண்ட் ரிப்ளேஸ் ஸ்பெல் செக் ஆட்டோகரெக்ட் முழுமையான பயிற்சி ரைட்டர் இல் பின் வருவதை எழுதவும் திஸ் இஸ் ஆ நியூ டாக்குமென்ட்
தே டாக்குமென்ட் டீல்ஸ் வித் பைண்ட் ஆண்ட் ரிப்ளேஸ்
இப்போது பைண்ட் ஆண்ட் ரிப்ளேஸ் ஆல் டாக்குமென்ட் என்ற சொல்லை கண்டுபிடித்து பைல் என மாற்றவும்
டெக்ஸ்ட் என்பதை ட் எக்ஸ் ட் என உங்கள் டாக்குமென்ட் இல் மாற்றவும்
ஸ்பெல்செக் அம்சத்தை பயன்படுத்தி சொல்லை டெக்ஸ்ட் என சரியாக்கவும்
இங்கிலிஷ் ஐ உங்கள் டிஃபால்ட் மொழியாக்கவும்
ஆட்டோகரெக்ட் அம்சத்தை பயன்படுத்தி திஸ் இஸ் லிப்ரியாஃபிஸ் ரைட்டர் என்பதற்கு டிஎல்டுவி என சுருக்கம் அமைத்து அது வேலை செய்வதை காண்க
கீழ் வரும் தொடுப்பில் விடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் ஐ சுருக்கமாக சொல்லுகிறது
இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணலாம்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
இணைய பரிட்சை தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது மேலும் அதிக தகவல்களுக்கு எம்மை தொடர்பு கொள்ளவும்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
மேற்கொண்டு விவரங்கள் வலைத்தளத்தில் கிடைக்கும்